அதனால வந்து நம்ம அதெல்லாம் மட்டும் பாத்துக்கணும் online transaction ல நன்றி.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

வணக்கம் இன்று நான் எதை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன்னா சர்வதேச நிதி கூட்டு தாபனம் அப்படிங்குறதை பத்தி உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்குறேன் அதுக்கு அப்பறம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ நிதி நிறுவனம் இல்ல பொருளாதாரம் அதை பத்தி என் எங்கிட்ட கொஞ்சம் நீங்க பகிர்நந்துக்கலாம் இது ப நான் வந்து சர்வதேச நிதி கூட்டு தாபனம் பத்தி சொல்றேன் வளர்ந்து வரும் நாடுகளில் துறை அபிவிருத்தியை ஊக்குவிக்க முதலீடு, ஆலோசனை மற்றும் சொத்து மேலாண்மை போன்ற சேவைகளை வழங்கி வரும் ஒரு பன்னாட்டு நிதி நிறுவனம். இது உலக வங்கிக் குழுமத்தின் ஒரு அங்கமாக வகிக்கிறது. இதன் தலைமையகம் வந்து ஐக்கிய அமெரிக்காவில் வாஷிங்டன் டி சி இல் வந்து அமைந்துள்ளது. இது மேலதிக பொருளாதார அபிவிருத்தியாக, உறுதியாக லாபம் பெரும் நோக்கில் வந்து வறுமை குறைப்பு, அபிவிருத்தி மேம்பாடு போன்ற வணிக திட்டங்களில் முதலீடு செய்தலை அடிப்படையாக கொண்டு உலக வங்கிக் குழுவின் தனியார் துறையை கையகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். இந்நிறுவனத்தோட நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோளானது,

கவனம் செலுத்தி வருகிறது இன்நிறுவனம் இந்நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதோட வரலாறு அப்படின்னு நம்ம பாக்க வந்தோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டில உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் வந்து வடிவமைக்கப்பட்டது. புரன புன புனரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கியாக மட்டும் இருந்து வந்து உலக வங்கியானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு செயற்படத் தொடங்கியது. ராபர்ட் எல் கார்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு உலக வங்கியில் ஒரு மூத்த நிர்வாகியாக சேர்ந்தார். அவர் தனியார் வர்த்தக நிறுவனங்களும் சர்வதேச அபிவிருத்திக்கு முக்கிய பங்களிக்கும் முடியுமென கருத்து தெரிவித்தார்.

இந்நிறுவனங்களோட மேலாண்மையில் தலையிடாமலும், அரசாங்கத்திலும் இருந்து உத்தரவாதங்கள் இல்லாமலும், மூன்றாம் தரப்பு முதலீட்டாளர்களின் ஒத்துழைப்புடனும், உலக வங்கியுடன் இணைந்து தனியார் நிறுவனங்களில் முதலீட்டுத் திட்டங்களைச் செயற்படுத்தும் நோக்கில் வந்து சர்வதேச கூட்டுத்தாபனம் அமைவதை வந்து ஐக்க ஐக்கிய அமெரிக்க அரசு வந்து வரவேற்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அன் ஐம்பத்தி ஐந்தில் வந்து உலக வங்கி தலைவர் யூஜின் ஆர் பிளாக் அப்படிங்குறவரு இந்நிறுவனம் அரசாங்கங்களுக்கு கடன் அளிக்காது தனியார் நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்யும் ஆனால் அவற்றின் திட்டங்களை நிர்வகிக்காது அப்படின்னு கூறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் கார்னர் தலைமையின் கீழ் ஆரம்பத்தில் பன்னெண்டு ஊழியர்களை கொண்டு நுறு மில்லியன் டாலர்களுடன் மூலதனத்துடன் செயற்பாட்டுக்குக் வந்து கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அதன் தொடக்க முதலீடான ரெண்டு மில்லியனை பிரேசிலைச் சேர்ந்த சீமென்ஸ் அப்பறம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடனாகப் பெற்றது அது இதை பத்தி இன்னும் நான் வந்து உங்களுக்கு அப்பறமா தெரிவிக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க நிவேதா

அஹ் ஆஹ் ஒகே சொல்லுங்க இந்தியாவின் பொருளாதாரம் கொள்வன

தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் அஹ் ஹலோ நிவேதா தமிழ்நாடு பொருளாதாரத்தை பத்தி நானே படிக்கிறேன் நிவேதா

அஹ் இந்தியாவின் பொருளாதாரம் கொள்வனவு ஆற்றல் சமநிலை அடிப்படையில் மூணு புள்ளி முண்ணூத்தி அறுவத்தி

சௌந்தர்யா சொல்லுங்க

ஆஹ் தமிழ்நாட்டுப் பொருளாதாரத்துல வந்து அஹ் சேவை அஹ் வந்து நாப்பத்து அஞ்சு சதவீதம் தொழில் துறை வந்து முப்பத்தி நாலு சதவீதம், விவசாயம் இருவத்தி ஓரு பங்களிக்கின்றன. தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில்

ஆடை ஏற்றுமதிக்கும், திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், கரூர் நெசவுத் தொழிலும், பேருந்து, சரக்கு சரக்குந்துகளுக்குக் கூடு கட்டும் தொழிலும் நன்கு வளர்ந்துள்ளன. சேலம் இரும்பு உ உருக்கு ஆலைகளுக்காகவும், நாமக்கல் கோழிப் பண்ணைகள், போக்குவரவு செய்யும் தொழிலுக்காகவும், சிவகாசி அச்சுத் தொழில், பட்டாசு உற்பத்திக்கும், திருச்சி, வேலூர் தோல் தொழிலுக்கும், தஞ்சை போன்ற பகுதிகள் விவசாயத்திற்கும், சென்னை வா வாகன உற்பத்தி, தகவல் தொழில் நுட்பம் சார்ந்த தொழில்களுக்கும் பெயர் பெற்றுள்ளன. தமிழ்நாட்டுப் பொருளாதாரம் தரவரிசைஇரண்டு நாணயம்இந்திய ரூபாய் தென்தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய துறைமுகம் உள்ளது. தூத்துக்குடியில் மின்னுற்பத்தி நிலையங்களும், உர, உலோகத் தொழிற்சாலைகளும் உள்ளது. பெங்களூருக்கு அருகில் உள்ள ஓசூரில் தானுந்து தொழிற்சாலைகள் அசோக் லேலண்டு, டிவிஎஸ், மற்ற இயந்திரத் தொழிற்சாலைகளும் டைட்டன் உள்ளன. பாலிவுட் என அழைக்கப்படும் மும்பை திரைப்படத் துறைக்கு அடுத்ததாக, தமிழகத் திரைப்படத்துறை இந்தியாவின் இரண்டாவது பெரிய திரைப்படத் தொழில் மையமாகவும் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும், பெருமளவில் தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் சினிமாப் படங்கள் தமிழ் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன. பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினொண்ணில் இருந்து இரண்டாயிரத்தி பதி பன்னெண்டாம் ஆண்டில்

தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் இரண்டாவது பெரிய மாநிலமாக உள்ளது அஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிவேதா நீங்க கொஞ்சம்

அஹ் இந்தியாவின் பொருளாதாரம் கொள்வனவு ஆற்றல் சமநிலை அடிப்படையில் மூணு புள்ளி முண்ணூத்தி அறுவத்தி

கேக்குதா

அஹ் இந்தியாவின் பொருளாதாரம் கொள்வனவு ஆற்றல் சமநிலை அடிப்படையில் மூணு புள்ளி முண்ணூத்தி அறு முண்ணூத்தி அறுவத்தி மூணு டிரிலியன் டாலர் என்ற அளவில் உலகில் நான்காவது இடத்தில் இருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதமானது ஆறு புள்ளி ரெண்டு என்ற அளவில் இருக்கின்றது எனினும் இந்திய மக்கள்தொகை மிக அதிகமாக இருப்பதால் தனி நபர் வருவாய் மூவ மூவாயிரத்தி நூறு டாலர் என்ற குறைந்த அளவிலேயே இருக்கிறது. இந்தியப் பொருளாதாரமானது விவசாயம், கைவினைப் பொருட்கள், தொழில் துறை, மற்றும் சேவைத் துறை போன்ற பலவற்றைச் சார்ந்துள்ளது. சேவைத் துறையே இந்தியாவின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சிக்குக் காரணமாக உள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்துள்ளது. அரசாங்கத்தின் பங்கு திட்டமிடல் இந்திய அரசு சுதந்திரத்திற்குப் பிறகு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஐந்தாண்டு திட்டங்களைத் தீட்டியது. இது திட்டக்குழுவினால் செயல்படுத்தப்படுகிறது பிரதமரே திட்டக்குழுவின் தலைவராவார். ஐந்தாண்டு திட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே நிறுத்தப்பட்டது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் நாணயத்தின் பெயர் ரூபாய் ஆகும். நூறு பைசாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் ஆகும். இந்திய ரூபாய் ஐந்து, பத்து, இருபது, ஐம்பது, நூறு, இருநூறு, ம ஐந்நூறு மற்றும் இரண்டாயிரம் ஆகிய மதிப்புடைய பணதாள்களையும், பத்து மற்றும் ஐம்பது பைசா ஆகிய மதிப்புடைய நாணயங்களாகவும் கிடைக்கின்றன. இந்திய ரூபாயை பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகளின் ரூபாயிலிருந்து வேறுபடுத்திக் காட்டுவதற்காக ரூபாய் என்பது இந்தியா ரூபாயின் சிக்கனமாக சின்னமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் மக்கள்தொகை நூத்தி இருவத்தி ஓரு கோடியாகும் இது உலகிலேயே இரண்டாவது மக்கள்தொகை மிகுந்த நாடாக உள்ளது. இந்தியா பலவேறுபட்ட நிலப்பரப்புகளைக் கொண்டுள்ளது. இந்தியாவில் பலவகையான தாதுக்கள் கிடைக்கின்றன. நிலக்கரி அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது. மேலும் இரும்புத்தாது, மைக்கா, மாங்கனீசு, டைட்டானியம், தோரியம், வைரம், இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் போன்றவையும் கிடைக்கின்றன இந்தியா

மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருவத்தி ஐந்து சதவீதம் விவசாயம் மற்றும் அதனுடன் இணைந்த துறைகளான காடு வளர்த்தல், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல் போன்றவற்றின் மூலமே பெறப்பட்டது. மேலும் வேலைவாய்ப்பில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தினை இத்துறையே வழங்கியது. பசுமைப்புரட்சியின் விளைவாக கடந்த ஐம்பது ஆண்டுகளில் உற்பத்தித்திறன் நன்கு அதிகரித்துள்ளது. எனினும் உலகத்தரத்துடன் ஒப்பிடும்போது இது முப்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் வரை குறைவாகவே உள்ளது. கல்வியறிவின்மை, சீரற்ற பருவமழை, குறுநிலங்கள், போதிய நீர்ப்பாசன வசதி இல்லாமை போன்றவை இதற்கு காரணங்களாகும்

அஹ் சௌந்தர்யா இதோட நம்ம உரையை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்

நன்றி